லிப்ரியாஃபிஸ் டிராவ் வில் பேசிக்ஸ் ஒஃப் வொர்க்கிங் வித் ஆப்ஜெக்ட்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் கற்பது ஆப்ஜெக்ட்ஸ் ஐ கட் கோப்பி பாஸ்டே செய்தல் ஹேண்டில்ஸ் ஐ பயன்படுத்தி டைனாமிக் காக ஆப்ஜெக்ட்ஸ் ஐ re சைஸ் செய்வது ஆப்ஜெக்ட்ஸ் ஐ அரேஞ்சு செய்தல் குரூப் மற்றும் அன்க்ரூப் செய்தல் குரூப் பில் இண்டிவிடுவல் ஆப்ஜெக்ட்ஸ் ஐ எடிட் செய்தல் குரூப் பில் ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்துவது இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334
டெஸ்க்டாப் இல் உள்ள வாட்டர்சைக்கில் பைல் ஐ திறப்போம் இப்போது இந்த படத்தில் மூன்று மேகங்களை கோப்பி மற்றும் பாஸ்டே செய்யலாம் முதலில் மேகத்தை செலக்ட் செய்யலாம் பின் கான்டெக்ஸ்ட் மேனு வுக்கு வலது சொடுக்கவும் பின் கோப்பி ஐ சொடுக்கவும் பேஜ் இல் கர்சர் ஐ வைக்கவும் பின் கான்டெக்ஸ்ட் மேனு வுக்கு வலது சொடுக்கவும் பின் பாஸ்டே ஐ சொடுக்கவும்
ஆனால் காண்பதோ ஒரே ஒரு மேகம்
கோப்பி பாஸ்டே செய்த மேகம் என்னவாயிற்று
அது ஒரிஜினல் மேகத்தின் மீதே ஒட்டப்பட்டது
மேகத்தை செலக்ட் செய்து இடது பக்கம் நகர்த்தலாம்
அதே போல இன்னொரு மேகத்தை உருவாக்கலாம்
மேகத்தை செலக்ட் செய்து கான்டெக்ஸ்ட் மேனு வுக்கு வலது சொடுக்கி பின் கோப்பி ஐ சொடுக்கவும் கான்டெக்ஸ்ட் மேனு வுக்கு வலது சொடுக்கி பின் பாஸ்டே ஐ சொடுக்கவும்
மேகத்தை செலக்ட் செய்து இடது பக்கம் நகர்த்தலாம்
ஆப்ஜெக்ட்ஸ் ஐ பிரதி எடுக்க ஷார்ட் கட் கீஸ் உம் பயனாகலாம் CTRLC
ஆப்ஜெக்ட் ஐ கோப்பி செய்ய CTRLV
ஆப்ஜெக்ட் ஐ பாஸ்டே செய்ய CTRLX
ஆப்ஜெக்ட் ஐ கட் செய்ய மேகத்தை செலக்ட் செய்து CTRL சி கே களை அழுத்தவும்
மேகம் கோப்பி ஆகிவிட்டது பாஸ்டே செய்ய CTRL மற்றும் வி கே களை அழுத்தவும்
மேகத்தை செலக்ட் செய்து
வேண்டிய இடத்துக்கு நகர்த்தவும் டியூட்டோரியல் லை இடை நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க டிராவ் பைல் இல் இரண்டு பேஜ் களை சேர்க்கவும்
பேஜ் ஒன்றில் இரண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வரையவும் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ பேஜ் ஒனே இலிருந்து பேஜ் ட்வோ க்கு கோப்பி செய்க கோப்பி செய்த ஆப்ஜெக்ட் எங்கிருக்கிறது என காண்க ஆப்ஜெக்ட் ஐ கட் செய்து பாஸ்டே செய்ய short கட் கீஸ் ஐ பயன்படுத்தவும் கட் செய்யும் போது ஆப்ஜெக்ட்
கோப்பி செய்யப்படுகிறதா என கவனிக்கவும்
மேகத்தின் அளவை குறைக்கலாம்
முதலில் செலக்ட் செய்க ஹேண்டில்ஸ் தெரிகின்றன கர்சர் ஐ ஒரு ஹேண்டில் இல் வைக்கவும் அரோவ்ஹெட்ஸ் தெரிய வேண்டும் இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு அரோவ் வை உள் பக்கம் இழுக்க மேகம் சின்னதாகும் பெரியதாக்க அரோவ் வை வெளிப்பக்கம் இழுக்கவும்
இந்த அரோவ் ஐ நீளமாக்க அதை செலக்ட் செய்க
கர்சர் ஐ ஒரு ஹேண்டில் மீது வைக்கவும் கர்சர் நுனியில் சிறு டிரான்ஸ்பேரன்ட் அரோவ் கீழே ஒரு சதுரத்துடன் தோன்றுகிறது
Shift கே ஐ கீபோர்ட் ல் அழுத்திக்கொண்டு இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு அரோவ் வின் ஹேண்டில் ஆல் கீழே இழுக்கவும்
ஆப்ஜெக்ட் இ மறு அளவாக்குவது Shift கே மூலம் இன்னும் சுலபமாக இருக்கிறதல்லவா
ஆப்ஜெக்ட் இன் ஹேண்டில்ஸ் மூலம் ரிசைஸ் செய்வது டைனாமிக் ரிசைசிங் எனப்படும் அதாவது குறிப்பான அளவு இல்லை
ஆப்ஜெக்ட்ஸ் ஐ அப்படி re சைஸ் செய்வதை பின் வரும் டியூட்டோரியல் களில் காணலாம் அதே போல இந்த ரெக்டாங்கில் இன் அகலத்தை அதிகரிக்கலாம் ரெக்டாங்கில் ஐ செலக்ட் செய்து Shift கே ஐ அழுத்தியபடி மேலே இழுக்கவும் டிராவ் விண்டோ வின் கீழே ஸ்டேட்டஸ் பார் ஐ பாருங்கள் ரெக்டாங்கில் ஐ re சைஸ் செய்கையில் டைமென்ஷன்ஸ் மாற்றுக ஆப்ஜெக்ட் இன் பொசிஷன் மற்றும் டைமென்ஷன் இன் மாற்றங்களை ஸ்டேட்டஸ் பார் காட்டுகிறது இங்கே காட்டியுள்ளபடி மேகங்கள் மற்றும் சூரியன் ஐ அமைக்கலாம்
க்ளவுட்ஸ் ஐ அடையாளம் காண அவற்றை இடது வலதாக 1 2 3 4 என எண் இடலாம்
எண்களிட இந்த மேகத்தை இரட்டை சொடுக்கவும் 1 என டைப் செய்க அதே போல மற்ற மேகங்களுக்கு எண்ணிடுக மேகம் 4 ஐ செலக்ட் செய்து சூரியன் மீது வைக்கவும் அதை சூரியனுக்கு பின்னே அனுப்ப
மேகம் மீது வலது சொடுக்க கான்டெக்ஸ்ட் மேனு வருகிறது அரேஞ்சு மீது சொடுக்கி செண்ட் பேக்வார்ட் ஐ செலக்ட் செய்க மேகம் 4 சூரியனுக்கு பின்னே போய் விட்டது செண்ட் பேக்வார்ட் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் ஐ நடப்பு லேயர் க்கு பின் ஒரு லேயருக்கு அனுப்புகிறது
மேகம் 3 ஐ செலக்ட் செய்து சூரியனுக்கு மேலே வைக்கவும்
வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு இல் அரேஞ்சு மீதும் பின் செண்ட் பேக்வார்ட் மீதும் சொடுக்கவும்
மேகம் 3 இப்போது சூரியன் மற்றும் மேகம் 4 இன் பின்னே போய்விட்டது செண்ட் டோ பாக் ஆப்ஜெக்ட் ஐ கடைசி லேயர் க்கு அனுப்புகிறது இப்போது ஸ்லைடு இல் கண்டபடி மேகங்களை அமைப்பது எளிதாகிவிட்டது மேகம் 4 ஐ செலக்ட் செய்து வலது சொடுக்கி அரேஞ்சு பின் பிரிங் டோ பிரண்ட் ஐ சொடுக்கவும்
பிரிங் டோ பிரண்ட்
ஆப்ஜெக்ட் ஐ முதல் லேயர் க்கு கொண்டு வருகிறது மேகம் 3 ஐ செலக்ட் செய்து வலது சொடுக்கி அரேஞ்சு பின் பிரிங் பார்வார்ட் ஐ சொடுக்கவும்
பிரிங் பார்வார்ட்
ஆப்ஜெக்ட் ஐ ஒரு லேயர் முன்னே கொண்டுவரும் மேகம் 2 ஐசெலக்ட் செய்து மற்றும் மேகம் 1 மீது வைக்கவும்
மேகங்கள் ஸ்லைடு இல் காட்டியபடி வைக்கப்பட்டன
அடுத்து மேகங்களில் இருந்து எண்களை நீக்கலாம் அதற்கு மேகத்தை செலக்ட் செய்து இரட்டை சொடுக்கி எண்னை செலக்ட் செய்து டிலீட் கே ஐ கீபோர்ட் இல் அழுத்துக டியூட்டோரியல் ஐ இங்கு இடை நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க ஒரு வட்டம் ஒரு சதுரம் மற்றும் ஒரு ஸ்டார் வரைந்து கீழே காட்டியபடி அமைக்கவும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஐயும் செலக்ட் செய்து ஒவ்வொரு ஆப்ஷன் ஐயும் அரேஞ்சு மேனு வில் அப்ளை செய்யவும் ஒவ்வொரு ஆப்ஷன் உம் பிகர்ஸ் அமைப்பை எப்படி மாற்றுகிறது என காண்க ஆப்ஜெக்ட் ஐ இந்த slideகளில் உள்ளது போல வைத்து பிரிங் டோ பிரண்ட் மற்றும் சென்ட் டோ பாக் ஆப்ஷன் களை சோதிக்கவும் அடுத்து மரங்களை வாட்டர் சைக்கிள் டயாகிராம் க்கு சேர்க்கவும்
இந்த ஸ்லைடு இல் உள்ளது போல
மரத்தை ஒரு ப்ளாக் அரோவ் மற்றும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆல் வரையலாம் இன்சர்ட் பின் ஸ்லைடு இல் சொடுக்கி ஒரு புதிய பேஜ் ஐ இந்த டிராவ் பைல் இல் சேர்க்கவும் இது நம் பைலுக்கு ஒரு புதிய பேஜ் ஐ சேர்க்கும் அடி மரத்தை வரைய டிராவிங் டூல்பார் இல்Block அரோவ்ஸ் ஐ தேர்க கிடைக்கும் வடிவங்களைக் காண சிறிய கருப்பு முக்கோணம் மீது சொடுக்கி ஸ்ப்ளிட் அரோவ் வை தேர்க பேஜ் இல் கர்சர் ஐ வைக்கவும் இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு கீழ்பக்கமும் பக்கவாட்டிலும் இழுக்கவும்
இரண்டு கிளைகளுடன் மரத்தை வரைந்தோம்
கிளைக்கு இலைகள் சேர்ப்போம்
டிராவிங் டூல்பார் இல் ஸ்டார்ஸ் ஐ செலக்ட் செய்க சிறு கருப்பு முக்கோணத்தை சொடுக்கி எக்ஸ்ப்ளோஷன் ஐ செலக்ட் செய்க டிராவ் பேஜ் க்கு போய் கர்சர் ஐ இடது அரோவ் கிளை மீது வைக்கவும் இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு இடது பக்கம் இழுக்கவும்
இலைகளை வரைந்தாயிற்று
இந்த ஷேப் ஐ வலது கிளைக்கும் கோப்பி செய்வோம்
ஷேப் ஐ தேர்க கீபோர்ட் இல் CTRL சி கீஸ் ஐ அழுத்தி கோப்பி செய்க CTRL வி அழுத்தி பாஸ்டே செய்க ஷேப் ஐ வலது மரத்தின் வலது கிளைக்கு நகர்த்தவும் ஒரு மரத்தை வரைந்துவிட்டோம்
மரத்தை செலக்ட் செய்து கீழே நகர்த்துவோம் அடிமரம் மட்டுமே நகர்கிறது
இலைகள் நகரவில்லை
ட்ரீ ட்ரங்க் மற்றும் லீவ்ஸ் தனி ஆப்ஜெக்ட் களாக கருதப்படுகின்றன அடிமரத்தை பழைய இடத்துக்கு நகர்த்துவோம் இந்த ட்ரீ ட்ரங்க் மற்றும் ட்வோ leavesஒரே யுனிட் ஆக எப்படி குரூப் செய்வது என பார்க்கலாம்
குரூப் க்கு செய்த எந்த மாற்றமும் அதிலுள்ள எல்லா ஆப்ஜெக்ட் களையும் பாதிக்கும் பேஜ் மீது சொடுக்கவும் எந்த ஆப்ஜெக்ட் உம் செலக்ட் ஆகாது டிராவிங் டூல்பார் இல்Select மீது சொடுக்கவும் கர்சர் ஐ பேஜ் மீது நகர்த்தி சொடுக்கவும் இடது மாஸ் பட்டன் ஐ அழுத்திக்கொண்டு எல்லா ஆப்ஜெக்ட் உம் செலக்ட் ஆகும்படி இழுக்கவும் டாட்டட் ரெக்டாங்கில் தெரிகிறது மரத்தின் எல்லா ஆப்ஜெக்டுகளும் rectangleல் இருப்பதை உறுதி செய்க
மாறாக இரண்டு அல்லது மேலும் ஆப்ஜெக்ட் களை Shift கே ஐ பிடித்துக்கொண்டு சொடுக்குவதால் தேர்ந்தெடுக்கலாம்
கான்டெக்ஸ்ட் மேனு க்கு வலது சொடுக்கவும் குரூப் ஐ செலக்ட் செய்க மரத்தின் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஐயும் சொடுக்கவும் ஒரு தனி ஆப்ஜெக்ட் போலவே ஹேண்டில்ஸ் தெரிகின்றன
ஆப்ஜெக்ட் கள் இப்போது ஒரே யுனிட் ஆக கருதப்படும் அன்க்ரூப் செய்து தனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்க மரத்தை செலக்ட் செய்து வலது சொடுக்கி அன்க்ரூப் செலக்ட் செய்க ஆப்ஜெக்ட்ஸ் அன்க்ரூப் ஆகிவிட்டன அவை தனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆக் கருதப்படும் மீண்டும் குரூப் செய்யலாம்
Shift கே ஐ அழுத்திக்கொண்டு ஆப்ஜெக்ட் களை ஒவ்வொன்றாக செலக்ட் செய்க வலது சொடுக்கி குரூப் செலக்ட் செய்க மரத்தை மெயின் டிராவிங் பேஜ் ஆன பேஜ் ஒனே க்கு கோப்பி செய்யலாம்
Ctrl மற்றும் சி ஆல் கோப்பி செய்து பேஜ் ஒனே இல் சொடுக்கி Ctrl மற்றும் வி ஆல் பாஸ்டே செய்க குரூப் இல் ஒரு தனி ஆப்ஜெக்ட் ஐ எடிட் செய்ய என்ன செய்வது
ஆப்ஜெக்ட்ஸ் ஐ அன்க்ரூப் மற்றும் ரெக்ரூப் செய்யாமல் இதை செய்ய சுருக்கு வழி உள்ளது குரூப் ஐ செலக்ட் செய்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வை பாருங்கள் Enter குரூப் ஐ செலக்ட் செய்க குரூப் க்கு வெளியே உள்ள எல்லா ஆப்ஜெக்ட் களும் டிசபிள் ஆகிவிட்டன குரூப் இல் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் மட்டுமே எடிட் செய்யப்படும் உதாரணமாக இலைகளை மரத்தின் வலது பக்கம் தேர்ந்தெடுத்து அளவை குறைக்கலாம் Ctrl ஸ் மூலம் உண்டோ செய்து மேலே போகலாம்
வாட்டர் சைக்கிள் டிராவிங் க்கு தகுந்த படி இந்த மரங்கள் படத்தை அளவாக்க வேண்டும் குரூப்
எடிட் மோடு இலிருந்து வெளியேறவும் அதற்கு பேஜ் இல் கர்சர் ஐ வைக்கவும் வலது சொடுக்கி எக்ஸிட் குரூப் ஐ செலக்ட் செய்க குரூப்
எடிட் மோடு இலிருந்து வெளியேறிவிட்டோம் மரத்தை தேர்ந்தெடுத்து கர்சர் ஐ கீழே வலது ஹேண்டில் பக்கம் நகர்த்தவும் கர்சர்
re சைசிங் அரோவ் ஆகிவிட்டது அரோவ் ஐ உள்ளே இழுக்கவும் முழு மரத்தின் அளவு சிறியதாகிவிட்டது
இந்த படத்துக்கு இன்னும் 3 மரங்களை சேர்க்கலாம் ட்ரீ ஐ செலக்ட் செய்து கோப்பி செய்து மூன்று முறை பாஸ்டே செய்யலாம்
இது மரத்தின் மூன்று பிரதிகளை ஒட்டும் அவற்றை இப்போது தேவையான இடத்துக்கு நகர்த்தலாம்
இந்த படியை எல்லா மரங்களுக்கும் செய்க ஒவ்வொரு மரமும் மூன்று ஆப்ஜெக்ட் களால் ஆனது என்பதை நினைவுகொள்க ஒவ்வொரும் மரமும் தானாகவே ஒரு குரூப் ஆகும் ஆப்ஜெக்ட் களின் குரூப் களை உருவாக்கி இருக்கிறோம் டிராவிங் இல் நீர் நிலையை சேர்க்கலாம் நீர் போல தோன்ற ஒரு முக்கோணத்தை ரெக்டாங்கில் க்கு அடுத்து சேர்த்து ஒரு வளைவையும் சேர்க்கலாம்
முக்கோணத்தை வரைய பேசிக் ஷேப்ஸ் ஐ டிராவிங் டூல்பார் இலிருது செலக்ட் செய்வோம்
சிறு கருப்பு முக்கோணம் மீது சொடுக்கி பின் வலது முக்கோணத்தை செலக்ட் செய்வோம்
இதை வரைந்து ரெக்டாங்கில் க்கு அடுத்து வைப்போம் அடுத்து நிறமான ஒரு வளைவை நீரின் அலைக்கு வரைவோம் டிராவிங் டூல்பார் இல்Curve செலக்ட் செய்க
பிரீஃபார்ம் லைன் பில்ட் மீது சொடுக்கவும் கர்சர் ஐ முக்கோணத்தின் மீது வைத்து இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு கீழே இழுக்கவும்
வளைவை அட்ஜஸ்ட் செய்து ஓடும் நீர் போல ஆக்கவும் முக்கோணம் மற்றும் கர்வ் சேர்ந்து நீர் ஆவதால் அவற்றை குரூப் செய்து ஒரே ஆப்ஜெக்ட் ஆக்கலாம்
டிராவிங் டூல்பார் இல் செலக்ட் ஐ சொடுக்கவும் கர்சர் ஐ பேஜ் க்கு நகர்த்தி இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு முக்கோணம் மற்றும் கர்வ் மீது படும்படி இழுக்கவும் வலது சொடுக்கி குரூப் ஐ செலக்ட் செய்க வாட்டர் சைக்கிள் க்கு பேசிக் ஆட்லைன் தயார்
உங்களுக்கு இன்னொரு அசைன்மென்ட்
நீங்களே இந்த படத்தை தயார் செய்யுங்கள் இத்துடன் இந்த டிராவ் டியூட்டோரியல் முடிகிறது இந்த tutorialலில் ஆப்ஜெக்ட் களுடன் வேலை செய்வதன் அடிப்படைகளை கற்றோம்
கட் கோப்பி பாஸ்டே ஆப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில்ஸ் மூலம் டைனாமிக் ஆக ஆப்ஜெக்ட் களை re சைஸ் செய்வது அரேஞ்சு ஆப்ஜெக்ட்ஸ் குரூப் மற்றும் அன்க்ரூப் ஆப்ஜெக்ட்ஸ் குரூப் பில் இண்டிவிடுவல் ஆப்ஜெக்ட்ஸ் ஐ எடிட் செய்தல் குரூப் பில் ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்துவது தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ தமிழில் கடலூர் திவா
நன்றி